first half ல வந்த first fight அப்புறம் climax ல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொல்றது

அவன் இவன் இது ஆர்வக்கோளாறுல அவன் வந்து நின்னு செத்துருவான் fourth ல climax ல first மூணு மொத்தம் மூணு குண்டா

மூணு குண்ட அவன் ரெண்டு சுட்டுருவான் அவனுங்க plan பண்ணி இருப்பாங்கலாட்டுருக்கு ஆஹ் collar ல இதுல சுட்டுட்டு தப்பிச்சிடுவான்

இன்னொரு குண்ட வயித்துல சுட்டுவிடுவான் வயித்துல சுட்ட உடனே அவனால சுட முடியாது விழுந்திடுவான் எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணுக்கினியா வேணும்னேதான் இடுப்புல சுட்டுருப்பான்னு நினைக்கறேன்

ஆனா அவன் இன்னும் சுடவே இல்ல அது தெரியாம இவன் நான் வாங்கி நான் வாங்கிருவான் சுட்டதே அவன் தான் கெயின் தான் சுட்டான் ஆனா இவ சுட்டானு நினைச்சுட்டு இது பண்ணிடுவான் அதும் தலையிலேயே சுட்டு அவன கொன்றுவான்

ஆனா ஜான்விக் வந்து third part லலாம் fourth part லலாம்

third third fourth எல்லாம் பயங்கரமா அடி வாங்குவான்

அதையே தாங்கிக்கிறான் ஆனா ஒரு மூணு bullet அதுவும் main part ல எல்லாம் படல இல்ல நெஞ்சுல

நுரையீரல் kidney இந்த மாதிரி part ல எல்லாம் படல கையில பட்டு shoulder ல ஒண்ணு அப்புறம் சோல்~ தோள்பட்டை கையில ஆனா வயித்துல அதுக்கே இறந்திடுவான் இறந்~ இறக்கிற மாதிரி காமிச்சிருக்கானுங்க உம் ஆமா விவேக் ஆனா இதுக்கு மேல கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கும் வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் விவேக் அதனால முடிக்க பார்த்திருக்கலாம் இல்லனா அவங்க வேற படத்துக்கு commit ஆயிருக்கலாம் அஹ் இப்ப அத வச்சு continental னு ஒரு புதுசா இன்னொரு plot ஒரு பெரிய எடுக்கப் போறாங்களாம் கொண்டு வர்றாங்களாம்

இந்த hero வே hero வா இல்ல வேற வேற யாரோவா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

இந்த இருக்கும்ல உள்ளுக்குள்ள யாரும் கொலை பண்ண எதுவும் வன்முறை பண்ணக்கூடாது ஒரு hotel இருக்கும்ல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

இப்போ எது அந்த four ஜான்விக் four ல post credit போடாம இருந்திருந்தாங்கன்னா

எதுவுமே தெரிஞ்சிருக்காது ஒரு hint டே ச்சி ஏதாவது hint அடுத்த part க்கு ஏதாவது hint கொடுக்கிற மாதிரி இருந்தா தான் post credit போடுவாங்க

இருக்கலாம்னு நினைக்கிறேன் விவேக் எனக்கு ஒன்னும் தெரியல ஆனா post credit நான் போகும் போது எடுத்துட்டாங்க நானும் அதான் இப்போ சுகுமார் நான் அன்நைக்கு படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் வாடா வாடான்னு கூப்பிட்டு இழுத்துட்டு போனான் நான் doubt லயே இருந்தேன் confirm போடுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுவும் இல்லாம full லா ஓட்டிட்டே தான் இருந்தாங்க இப்போ post credit னா off பண்ணி இருப்பாங்கல்ல

full லா ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு நானும் ஒரு அஞ்சு நிமிஷமா அந்த letters எல்லாம் அவங்க இந்த production அந்த name எல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு

போட்டாங்க அதுவும் ஒரு ஒன்~ நாப்பது second தான்

வந்து அவனை கொல்ற மாதிரி காட்டுறாங்க அவ்வளவுதான் post credit ஓ எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னாங்க அனா டி ஆர்மஸ் தான் பொண்ணா என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க அது fake கா கூட இருக்கலாம் rumour ஆ கூட இருக்கலாம்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 அது பாத்துட்டேன் விவேக் நல்லா இருந்துச்சு comedy யா நீ பாத்துட்டே இல்ல விவேக் ஆஹ் நான் பாத்துட்டேன்

அது என்னன்னா கடைசில தான் ஒரு climax ல ஏதோ அர்த்தமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஆஹ் climax அந்த நல்லா கொண்டு போய்ட்டு இருந்தாங்க நம்பாத மாதிரி அந்த பேய் bag ல இருக்கிறது தான் இதாயிருச்சு

ஆஹ் அவன் நல்லா நடிச்சிருந்தா அந்த சிரிச்சு~ சிரிச்சுக்கிட்டே இருப்பான் யாரு போனாலும் அந்த சீன்

ஆமா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 hello ஆஹ் சொல்லு பவிஸ் கேட்டுட்டு தான் இருக்கேன் அஹ் part two க்கு தான் part two எப்போ வரும்னு தெரியல விவேக் ஆனா அது நல்லா இருந்துச்சு படம் ஓரளவுக்கு அஹ் part one கடைசியா ஏதோ ஆஹ் போட்டு இருந்தான் அது confirm வரும் ஆனா எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல அது இதுக்கு இதெல்லாம் சின்ன படம் தானே பவிஸ் பெரிய கொஞ்சம் சீக்கிரமாகவே இதுல பெரிய அந்த stunt scene பெரிய பெரிய location எல்லாம் எதுவும் மா~ budget ஏ இவங்க ரொம்ப இது பண்றது தேவையில்லை இது மாதிரி படம் எடுத்தாலே போதும் different ஆ budget ஏ இல்லாத மாதிரி

concept ஒரு நல்ல concept ஆ வச்சு budget சின்ன budget ல முடிச்சிடுறாங்க இந்த மாதிரி அதிக படம் இருக்கு மலையாளத்துல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 ஆஹ் அந்த படமும் okay தான் அந்த வீடு அந்த பாட்டி அவ்வளவுதான்

ஆஹ் இந்த களின்னு ஒரு படம் நடிச்சிருப்பான்

அது நல்லா இருக்கும் அது ஒரு car scene தான் ஒரு வீடு ஒரு car அவ்வளவுதான் ஆனால் நல்லா இருக்கும் அப்புறம் சோலோ நடிச்சிருப்பான் அது வந்து எப்படின்னா நாலு concept வரும் அது சம்பந்தமே இல்லாம தான் வரும் நாளும் ஆனா அதுல ஒன்னு super ஆ இருக்கும் ஒன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டு நல்லா இருந்தது விவேக் கொஞ்சம் action ஆவும் இருக்கும் love இருக்கும் comedy இருக்கும்

charge சார்லி சார்லி சார்லி மாறா remake

அந்த வரும்ல மாறா தான் மாறா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா விவேக் மாறா அது பார்த்து இருக்கேன் நல்லா தான் இருக்கும் ஆனா அதை இதை விட மலையாளத்தில் எல்லாம் நல்லா இருக்குது விவேக் ஆஹ் அந்த படத்தோட remake தான் இது climax தான் சொதப்பி வச்சிருப்பாங்க தமிழ்ல அது வந்து நல்லா இருக்கும் அது வந்து எப்படி சொல்றது ஆனால் அது நல்லா அதையே தமிழ் dub பண்ணி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆஹ் வந்து ஆஹ் தமிழ் dubbed ல இல்லையா அது தமிழ் dubbed ல இல்ல விவேக் அதான் remake remake ன்னு தா நினைக்கிறேன் ஆனா நல்லா இருக்கும் ஆனா இந்த படம் சின்ன ஜெய ஜெய ஜெய ஹே இந்த ரோமன்ஸ் எல்லாம் அதைவிட சின்ன படம் தானே

ஆஹ் பிரேமம் அது ஆனா அது அது கூட தமிழ்ல இல்லல்ல ஆஹ் அதுவும் தமிழ்ல இல்ல ஆனா அது வந்து சென்னையிலேயே இருநூறு நாளோ நூறு நாளோ ஓடி இருக்கு அந்த படம் மலையாளத்திலேயே அந்த படம் அந்த படம் தான் இது மலையாள industry ஐயே இது பண்ணுச்சு தூக்கி ஆஹ் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி concept எல்லாம் மலையாளத்தில் எடுக்கிறது இதுக்கு அப்படின்னு first இந்த மம்முட்டி மோகன்லால் இருக்கும்போது கூட யாரும் அவ்வளவா படம் பார்த்து இருக்க மாட்டாங்க மலையாள படம் அந்த பிரேமம் படம் வந்து தான் இதே பண்ணுச்சு மலையாள படம் பாக்கலாம் போல எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லல வேற எல்லாம் இந்த தெலுங்கு எல்லா இதுமே ஆஹ் இப்போ recent ஆ நிறைய படம் இந்த தள்ளுமலா

இத வச்சு யோசிச்சுடுறாங்க budget போடுறதுக்கு ஆள் இல்லை இவங்க வந்து இப்படி இந்த அதிக language ல விட்டாங்கன்னா மலையாள industry ல நல்லா இருக்கும்

இந்த தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துக்கும் dubbing பண்ணி எல்லா language லையும் விட்டாங்கன்னா மலையாள industry தான் நல்லா இருக்கும் பாலிவுட்டோடையும் மலையாள industry ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவங்க பாலிவுட் ல ஆனா இப்போ ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் வரதில்லை ஆஹ் ஆனா over ஆ பண்ணுவாங்க அந்த பாலிவுட்ல தான்

ஆனா சில இதுல சல்மான் கான் ஒரு படத்துல வருவான் ஏதோ வண்டி எடுத்துட்டு helicopter க்குள்ள எல்லாம் பூந்து போற மாதிரி ஏதோ ஒரு படம்

வண்டி ஒரு மாடியில இருந்து குதிச்சு helicopter க்குள்ள பூந்து வெளியே வர மாதிரி எல்லாம் logic கே இல்லாம எடுத்திருப்பாங்க தெலுங்கு படம் அதுக்கு மேல இந்த பல்லையான்னு ஒருத்தன் இருப்பான் விவேக்

அந்த படம் எல்லாம் comedy யா இருக்கும் அவன் வந்து over attitude விவேக் அவனுக்கு வந்து ரஹ்மானே யார் என்று தெரியாதுன்னு ஒரு interview ல சொல்லி இருப்பான் அவனுக்கு அவன் பெரிய இவனாட்டம் பண்ணிட்டு இருப்பான் அவன் அவன் ஒரு கோவ~ கோவக்காரன் interview லயே எல்லாரையும் போட்டு அடிப்பான்னு நினைக்கிறேன் அவனா வேற யாரோவான்னு தெரியல

சரி பவிஸ் நம்ம மறுபடியும் பேசுவோமா

Hello, hello மொபைல் ஒன்னு new வா எடுக்கலாம்னு ஒரு idea ல இருக்க. So என்ன மொபைல் வந்து best அ இருக்கும், என்ன comapny அப்படி best அ இருக்கும்னு கொஞ்சம் detail சொல்ல முடியுமா. chinese company லாம் வேணாம் எனக்கு company mobile தான் வேணும். ஆஹ் Samsung okay, samsung விட வேற ஏதாவது better இருக்கா. Okay okay sir below thirty ல சொல்லுங்க எனக்கு ஒரு twenty five இல்ல twenty அந்த மாதிரி range ல சொல்லுங்க. ஹம் சொல்லுங்க கண்டிப்பா adavance features சொல்லுங்க.

Ninety thousand nine hundred and ninety-nine okay, okay okay okay One yearwaraenty வருங்களா okay, okay இது correct ங்களா battery வந்து attached தான் வரு okay பின்னாடி camera, backside, camera எத்தன இருக்கும் இப்போ? ஒரு சில mobile ல two cameras அந்த மாதிரி இருக்கும்ல, இதுல எத்தன cameras இருக்கும்? three cameras இருக்கு. Okay இந்த front camera ல, இந்த temper class விட்டுருவோம்ல, temper ஒட்டுனதுக்கு அப்புறம், camera quality ல, கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி, issues எல்லாம், எதுவும் வராது இல்லை Okay okay கொஞ்சம் closed temper அந்த மாதிரி ஏதாவது ஒட்டுன்னா camera quality issue okay okay okay okay sir okay, mobile ஓட charger, headphone அந்த மாதிரி இது இருக்குல்ல, வெறும் charger மட்டும்தான் வருமா okay okay ஏன்னா, இப்ப வாங்க, mobile headphone கிடையாது. சில mobiles க்கு, charges கிடையாது. வெறும் mobile மட்டும்தான் head phones நிப்பாட்டிட்டாங்க sir so அதனால கேட்டுட்டு, இதுல எல்லாமே இருக்கு, அல்லது தனியா நம்ம இதை வாங்கணும். வாங்கணும் okay, okay charger வந்து ஏதாவது இருக்கா

okay sir சாம்சங் phone collection லாம் பார்க்கலாம சாம்சங்ல ஏதாவது advance model இருக்குதுங்களா சாம்சங் லா வந்து இதே range சொல்லுங்க sir

twenty five, twenty five okay okay போன தடவ விவோ வந்து february twenty nine இப்ப எந்த month launch ஆயிருக்கு. okay okay okay sir சொல்லுங்க.

weight வந்து one eighty gram அ okay, okay ram okay ram லாம் எவளோ வரும். Okay okay.

இதுல black மாரி யாதும் வராதுங்கள இதுல.

இதுல வந்து, cameras வந்து, எப்படி sir okay sir

so இதுக்கும் விவோ க்கு என்ன difference வரும்? maximum compare பண்ண முடியாது. okay okay விவோவோட, சாம்சங் better ன்னு சொல்லுவீங்க, correct ஆ okay, okay, sir.

இபோ இது order பன்றேதஇருந்த வந்து நேர்ல வந்து வாங்கிக்கலாமா mobile இப்ப அவங்களுக்கு online order மாதிரி எதுவும் இருக்குங்க.

okay, okay, fifty rupees இப்ப mobile எது problem ன்னா, service வந்து, இங்க உங்க சத்யா center லயே இல்ல வேற எங்கையாவதா. okay so அதுக்கப்புறம் எதாவது problem ன்னா, நாங்க மேற்கொண்டு, சரி பண்ணுவோம், money கொடுக்கணும். correct அ ஓ, அந்த service center க்கு, okay, okay நீங்களே, அதுக்கப்புறம், பண்ணித் தர மாட்டீங்களா? என் mobile exchange, offer மாதிரி எல்லாம் எதுவும் இருக்குமா? new mobile வந்து, எனக்கு, நான் ஒரு six months ஆ, use பண்றேன். எனக்கு, அது பிடிக்கலை. நான் வேற மாத்தணும்ன்னா, அது இப்படி வரும். six months க்கு அப்புறம் மாத்தலாம்

ஓ okay okay உங்கள்கிட்ட தான் exchange பண்ண முடியும் வேற website பண்ணா, வேற side ல பண்ண முடியாதுங்களா.

hello

ஆஹ் நல்லா இருக்கேன் நீ என்ன பண்ற உம் சாப்பிட்டியா

ஹம் என்ன சாப்பிட்ட சாதம், சாம்பார் நீ